இங்க ஹாலோ பைப்ஸ் மாதிரி உள்ள ஒரு வெசல வடிவமச்சிருக்காங்க.

இங்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ல அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க.

இது ஒரு ரெண்டு பெட் இருக்கிற ஹாஸ்டல் ரூம் .

இங்க கன்ஸ்ட்ரக்க்ஷன் வொர்க் நடக்கறது போல இருக்கு.

இந்த ஹோட்டல்ல இருக்குற சேர் எல்லாமே வுட்டன் கான்செப்ட்ல வெச்சிருக்காங்க.

ஸ் பின்னாடி கிறிஸ்தவ கடவுள்ளான மேரிய வெச்சிருக்காங்க.

மல்லிக சாமானும் வாங்கக்கூடிய ஒரு கடை.

இந்த கடைக்கு முன்னாடி நெறைய பேர் பொருள் வாங்க நின்னுட்டிருக்காங்க.

இந்த கடைல ஒவ்வொரு பொருட்களையும் மூட்டமூட்டையா வைத்து அடிக்கி வச்சிருக்காங்க.

அவங்களுக்கு பின்னாடி பிளாக் கர்டன்ஸ் பெருசா போட்ருக்காங்க.

இந்த மீன வாங்க ரெண்டு பேர் நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது.

இந்த என்ட்ரன்ஸ்ல ஜெனோபூல் ஈக்கோ டூரிசமுன்னு எழுதிருக்காங்க.

இந்த பஸ்சுக்கு மேல ஏஞ்சல் அப்படி என்ற பேர எழுதிருக்காங்க.

இந்த படம் மூலியமா இந்த கிளைமேட் ரொம்ப டல்லா இருக்கு நம்பலால புரின்ஜிக்க மு --

இந்த செடிகள் கொடிகள் ரொம்ப அழகாக இருக்க அது ரொம்ப அழகாக மெயின்டேனும் பண்ணிருக்காங்க.

நாலு கிட்டார் ஒரு டிரம்ஸ் அண்ட் ஒரு கீபோர்டுருக்கறத நம்மளால பாக்க முடியுது.

இந்த ரூம்ல ரெண்டு ஷேட்ஸ் ஆஃப் சோஃபா இருக்கறத நம்மலால பாக்க முடியுது.

அந்த வீடுகளுக்கு அருகே ஒரு ப்ளூ சின்டெக்ஸ் ரெண்டு வெச்சிருக்காங்க.

இத சுற்றிலு நறைய மரங்கள் மற்றும் மலைகள் இருக்கு.

கிரேட் ஒட்டியே ஒரு பெரிய வீடு இருக்கிறதையு நம்மளால பாக்க முடியிது.